சிலாப் இல் ப்ளாட்டிங் 2ட் கிராப்ஸ் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியல் க்கு நல்வரவு சிலாப் உங்கள் கணினியில் நிறுவப்பட்டுள்ளதாகக் கொண்டு சிலாப் இல் ப்ளாட்ஸ் குறித்து விவாதிக்கலாம்
பல் வகை 2ட் மற்றும் 3ட் ப்ளாட் களை உருவாக்க தனிப்பயனாக சைலாப் பல வழிகளை தருகிறது
சிலாப் ஆல் உருவாக்கக்கூடிய சில charts160 x ய் ப்ளாட்ஸ் கான்டூர் ப்ளாட்ஸ் 3ட் ப்ளாட்ஸ் ஹிஸ்டோகிராம்ஸ் பார் சார்ட்ஸ் முதலியன
இப்போது சிலாப் கன்சோல் விண்டோ ஐ திறக்கவும் plottingஸ்கே பைல் இலிருந்து commandகளை வெட்டி ஒட்டுவேன்
ப்ளாட் செய்ய ஒரு தொகுதி புள்ளிகள் தேவை
சமமான இடைவெளியில் ஒரு வரிசை புள்ளிகளை உருவாக்கலாம்
இதை லின்ஸ்பேஸ் கமாண்ட் மூலம் செய்யலாம்
அது நேர்கோட்டில் சம இடைவெளியுள்ள வெக்டர் ஐ உருவாக்கும்
உதாரணமாக எக்ஸ் என்பது ஒரு ரோவ் வெக்டர்
இதில் 5 புள்ளிகள் 1 மற்றும் 10 க்கு இடையில் சம இடைவெளியில் உள்ளன
அதே போல ய் என்பது ஒரு ரோவ் வெக்டர்
இதில் 5 புள்ளிகள் 1 மற்றும் 20 க்கு இடையில் சம இடைவெளியில் உள்ளன
லின்ஸ்பேஸ் குறித்து மேலும் அறிய ஹெல்ப் டாக்குமென்டேஷன் ஐ காண்க
இப்போது ப்ளாட் பங்ஷன் மூலம் argumentகள் எக்ஸ் மற்றும் ய் ஆல் ஒரு கிராப் ஐ ப்ளாட் செய்யலாம்
இது மத்லாப் இல் செய்தது போலவேதான்
ப்ளாட் xய்
எக்ஸ் வெர்சஸ் ய் கிராப் ஐ நாம் காண்பது போல உருவாக்குகிறது
கிராபிக்ஸ் விண்டோ 0 என லேபிள் இடப்பட்டுள்ளதை காண்க
க்ஸெட் பங்ஷன் ஐ பயன்படுத்தி இன்னொரு கிராபிக் விண்டோ ஐ திறக்கலாம் இதை மூடுகிறேன்
க்ஸெட் பங்ஷன் ஐ வெட்டி சிலாப் இல் ஒட்டி enter ஐ தட்ட
கிராபிக் விண்டோ நம்பர் 1 தெரிகிறது
இந்த பங்ஷன் க்கு இரண்டு argumentகள்
விண்டோ மற்றும் 1 தரப்பட்டதை கவனிக்கவும் அடுத்த கிராப் இந்த விண்டோ வில் ப்ளாட் செய்யப்படும்
சிலாப் இல் ப்ளாட் 2ட் என்பது 2ட் கிராப்ஸ் ஐ ப்ளாட் செய்ய நேட்டிவ் பங்ஷன் ஆகும்
plot2ட் கமாண்ட் பார்ப்பது போல எக்ஸ் வெர்சஸ் ய் ன் கிராப் ஐ ப்ளாட் செய்கிறது
ஸ்டைல் எனப்படும் மூன்றாம் ஆர்குமென்ட் இருப்பதை கவனிக்கவும் ஸ்டைல் ஆர்குமென்ட் நம் தேர்வே
plotஇன் தோற்றத்தை கஸ்டமைஸ் செய்ய பயனாகும்
ஸ்டைல் இன் நேர்மறை மதிப்புகளுக்கு கர்வ் பிளெயின் ஆக இப்போது 3 க்கு பச்சை உள்ளது போல இருக்கும்
ஸ்டைல் இன் முன்னிருப்பு மதிப்பு 1
எதிர்மறை மதிப்புகளுக்கு graphகள் ப்ளாட் செய்து பாருங்கள்
தோற்றத்தில் வித்தியாசத்தை நீங்களே காணலாம்
மேலும் எக்ஸ் மற்றும் ய் ஆக்ஸிஸ் க்கு ஆரம்ப புள்ளி மற்றும் முடிவு புள்ளிகளை நான்காம் ஆர்குமென்ட் ஐ பாஸ் செய்து காண்க அதற்கு ரெக்ட் எனப்பெயர்
காண்பதுபோல
எக்ஸ் ஆக்ஸிஸ் 1 முதல் 10 வரையில் துவங்குகிறது
ய் ஆக்ஸிஸ் 1 முதல் 20 வரை
ரெக்ட் கமாண்ட் இல் ஆர்குமென்ட் இன் வரிசை க்ஸ்மின் யிமின் ஸ்மாக்ஸ் மற்றும் யமாக்ஸ்
இப்போது டைட்டில் ஆக்ஸிஸ் மற்றும் லீஜெண்ட்ஸ் குறித்து கற்போம்
லேபல்ஸ் ஐaxis க்கும் மேலும் டைட்டில் ஐ ப்ளாட் க்கும் கான்ஃபிகர் செய்ய பயனாகும் commandகள் டைட்டில் க்ஸ்லாபெல் மற்றும் யிலாபெல்
இந்த commandகளின் தொகுதியை வெட்டி கன்சோல் இல் ஒட்டுகிறேன்
enter செய்க
கிராப்
லேபல் செய்யப்பட்டுள்ளது
எக்ஸ் ஆக்ஸிஸ் க்கு எக்ஸ் ய் ஆக்ஸிஸ் க்கு ய் மற்றும் மை டைட்டில் என்பது கிராப் இன் டைட்டில்
டைட்டில் மற்றும் ப்ளாட் ஆக்ஸிஸ் ஐ
3 க்கு பதில் ஒரே கமாண்ட் இல் கான்ஃபிகர் செய்ய விரும்பலாம்
இதற்கு பயனாவது க்ஸ்டிட்டில் கமாண்ட் 3 ஆர்குமென்ட் களுடன்
சிலாப் இல் கமாண்ட் ஐ வெட்டி ஒட்டுகிறேன்
enter
இப்போது காண்பது எக்ஸ் ஆக்ஸிஸ் இன் லேபல் எக்ஸ் ஆக்ஸிஸ் ய் ஆக்ஸிஸ் மற்றும் டைட்டில் மை டைட்டில்
இப்போது டைப் செய்யும் clf பங்ஷன் நீங்கள் காண்பது போல கிராபிக் விண்டோ ஐ துடைக்கும்
ஒரே கிராபிக் விண்டோ வில் வெவ்வேறு கிராப் களை ப்ளாட் செய்யும் போது இது பயனுள்ளது
விண்டோ ஐ மூடலாம்
சில நேரங்களில் இரண்டு டேட்டா வின் தொகுதிகளை ஒரே ப்ளாட் இல் ஒப்பிட வேண்டி இருக்கலாம்
அதாவது எக்ஸ் டேட்டா ன் ஒரு தொகுதி மற்றும் ய் டேட்டா ன் இரண்டு தொகுதி
கீழே ஸ்க்ரோல் செய்து ஒரு உதாரணத்தை காணலாம் லின்ஸ்பேஸ் கமாண்ட் மூலம் எக்ஸ் ஆக்ஸிஸ் புள்ளிகளை ஒரு ரோவ் வெக்டர் எக்ஸ் இல் டிஃபைன் செய்யலாம்
ஒரு பங்ஷன் ஐ டிஃபைன் செய்யலாம் ய்1 எக்ஸ் ஸ்க்வேர் ப்ளாட் எக்ஸ் வெர்சஸ் ய்1 இன்னொரு பங்ஷன் ஐ டிஃபைன் செய்யலாம் ய்2 2எக்ஸ் ஸ்க்வேர் ப்ளாட் எக்ஸ் வெர்சஸ் ய்2 மேலும் லேபல் ஐயும் டைட்டில் ஐயும் கிராப் க்கு கொடுக்கலாம்
கூடுதலாக ஒ மற்றும் கமாண்ட் களை ப்ளாட் பங்ஷன் க்கு பாஸ் செய்திருக்கிறோம் என்பதை கவனிக்கவும்
இது கர்வ் இன் தோற்றத்தை மாற்றும்
இந்த argumentகள் plot2ட் பங்ஷன் இன் பகுதி இல்லை
ப்ளாட் பங்ஷன் உடன் மட்டுமே பயன்படுத்த முடியும்
சிலாப் கன்சோல் இல் இந்த கமாண்ட் களை வெட்டி ஒட்டுகிறேன்
கிராப் ஐ காணலாம் எந்த கர்வ் எந்த பங்ஷன் உடன் தொடர்புள்ளது என்பது தெரிந்தால் நன்றாக இருக்குமல்லவா
இதை லீஜெண்ட் கமாண்ட் மூலம் செய்யலாம்
ஒ கர்வ் ஆனது பங்ஷன் y1x ஸ்க்வேர் க்கு தொடர்பானது
பங்ஷன் y22x ஸ்க்வேர் க்கு கிராபிக் விண்டோ ஐ மூடுகிறேன் இப்போது plot2ட் டெமோஸ் மற்றும் சப்ளாட் பங்ஷன் குறித்து விவாதிக்கலாம்
சிலாப் அதன் எல்லா முக்கிய பங்ஷன் களுக்கு டெமோ வைத்துள்ளது
plot2ட் இன் டெமோ களை டெமான்ஸ்ட்ரேஷன் tab இல் காணலாம் முறையே சொடுக்குக கிராபிக்ஸ் 2d 3d ப்ளாட்ஸ்
பின் அங்குள்ள பலவற்றில் தேவையான டெமோ ஐ தேர்ந்தெடுக்கவும்
நான் plot2ட் மீது சொடுக்குகிறேன்
டெமோ கிராப் ஐ காணலாம் இங்கேயுள்ள வியூ கோடு பட்டன் ஐ சொடுக்கி இந்த கிராப் க்கான கோடு ஐ காணலாம்
இந்த தொடுப்பு மாக் ஒஸ் இல் வேலை செய்வதில்லை
விண்டோஸ் மற்றும் லினக்ஸ் இல் செய்கிறது
இருந்தாலும் மாக் இல் கோடு ஐ டைரக்டரி மூலம் பார்க்கலாம் டெர்மினல் க்கு போகலாம்
காட்டப்படுவது போல நான் இப்போது சிலாப் 52 இன் டெமோஸ் டைரக்டரி இல் இருக்கிறேன்
இந்த டைரக்டரி க்கான முழு பத் இங்கே உள்ளது
எல்எஸ் என டைப் செய்து மீதி டெமோஸ் க்களின் பட்டியலைக் காணலாம்
2d 3d plots டைரக்டரி ஐ தேர்ந்தெடுத்து enter செய்யலாம்
மீண்டும் எல்எஸ் என டைப் செய்து ஸ்கே பைல் களில் உள்ள டெமோ கோடு களை காணலாம் நாம் முன்னே பார்த்த டெமோ வுக்கான கோடு ஐ காணலாம் மோர் plot2ddemஸ்கே என டைப் செய்து enter செய்க plot2ட் பங்ஷன் க்கான டெமோ கிராப் இன் கோடு ஐ காணலாம் டெர்மினல் ஐ மூடுகிறேன் டெமோ கிராப் மற்றும் டெமோ விண்டோ களையும் மூடுகிறேன் இதே போல மற்ற டெமோ க்களையும் காணலாம்
சிலாப் ஐ ஆராயலாம்
இப்போது சப்ளாட் பங்ஷன் குறித்து விவாதிக்கலாம் subplot பங்ஷன் ஆனது கிராபிக்ஸ் விண்டோ வை துணை விண்டோ க்களின் தொகுப்பாக மாற்றுகிறது
இந்த பங்ஷன் ஐ விளக்க சிலாப் இல் 2ட் கிராப்ஸ் ப்ளாட் செய்யும் டெமோவை பார்க்கலாம் உதாரணமாக கன்சோலில் டைப் செய்க ப்ளாட் 2ட் இந்த பங்ஷன் க்கான டெமோ ப்ளாட் ஐ காண்க
இந்த விண்டோ வை மூடுகிறேன் சப்ளாட் கமாண்ட் இல் கொடுத்த முதல் இரண்டு argumentகளை பிரதிபலிக்கும்படி சப்ளாட் கமாண்ட்
கிராபிக்ஸ் விண்டோ வை 2 க்கு 2 sub விண்டோஸ் மேட்ரிக்ஸ் ஆக பிளக்கிறது
மூன்றாம் ஆர்குமென்ட் காட்டுவது இப்போது ப்ளாட் வரையப்படும் நடப்பு விண்டோ
சிலாப் கன்சோல் இல் இந்த முழு commandகளின் தொகுதியையும் பிரதி எடுத்து இயக்கலாம்
ஒரு ப்ளாட் விண்டோ வில் 4 ப்ளாட் களை காணலாம் கிடைத்த ப்ளாட் ஐ ஒரு இமேஜ் ஆக கணினியில் சேமிக்கலாம்
கிராபிக் விண்டோ மீது சொடுக்கி பைல் மேனு சென்று எக்ஸ்போர்ட் டோ ஐ தேர்க
தகுந்த டைட்டில் ஐ ப்ளாட் க்கு கொடுக்கவும்
பைல் ஐ சேமிக்க டெஸ்டினேஷன் போல்டர் ஐ தேர்ந்தெடுக்கவும்
இமேஜ் இன் பைல் பார்மேட் ஐயும் தேர்க நான் ஜெபிஇஜி பார்மேட் ஐ தேர்ந்து சேவ் ஐ சொடுக்குகிறேன் டைரக்டரி இல் ப்ரோவ்ஸ் செய்து இமேஜ் ஐ திறந்து சேமிப்பை உறுதி செய்து கொள்ளவும்
இத்துடன் சிலாப் ல் ப்ளாட்டிங் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியல் முடிவுக்கு வருகிறது சிலாப் இல் உள்ள மற்ற பல பங்ஷன் களை ஏனைய ஸ்போக்கன் டியூட்டோரியல் களில் காணலாம் சிலாப் இணைய இணைப்புகளை பார்த்திருங்கள் ஸ்போக்கன் Tutorialகள்
டால்க் டோ ஆ டீச்சர் திட்டத்தின் அங்கமாகும்
இதற்கு ஆதரவு ஐசிடி வழியாக தேசிய கல்வித்திட்டத்தின் மூலமாக கிடைக்கிறது
இது குறித்த மேலதிக தகவல்களுக்கு இங்கே பார்க்கவும்
இந்த டுடோரியலுக்கு தமிழாக்கம் கடலூர் திவா குரல் கொடுத்தது ஐஐடி பாம்பேவில் இருந்து பிரியா